இந்த பிச்சர்ல ஒரு நர்சரி ஷாப் காமிச்சிருக்காங்க.

ஒரு கொட ஒன்னு தெரிது அந்த கொட மல்டி கலர்ல இருக்கு.

இந்த ஷாப்ல ரெண்டு ஏ_சி இருக்கு.

அந்த தண்ணி மேல நெறைய செடி வளர்ந்துருக்கு.

வைட் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு --

காம்பவுண்ட் வாலுக்கு வெளிய கொஞ்சோ பில்டிங்சு தெரியுது.

இந்த பிச்சர்ல ஒரு ஹால் ஒன்னு காமிச்சிருக்காங்க.

அப்பார்ட்மெண்டுக்கு வெளியே கொஞ்சோ மரோ இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்னு காமிச்சி இருக்கா --

இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ரயில்வே டிராக்ஸ் தெரியிது.

இந்த பிச்சர்ல ஒரு பீச் ஒன்னு காமிச்சிருக்காங்க.

சீலிங்ல நறைய ஃபேன்ஸ் பிக்ஸ் பண்ணி இருக்காங்க.

இந்த பிச்சர்ல கொஞ்சோ ஆட்டோஸ் தெரியிது.

பில்டிங்கு வெளிய கொஞ்சோ ட்ரீஸ் இருக்கு.

இந்த பில்டிங்க்கு வெளிய கொஞ்சோ தின்னக் கட்டியிருக்காங்க.

ட்ரீஸ் ஓட லீவ்ஸ் எல்லாம் கிரீன் கலர்ல இருக்கு.

இந்த பிக்சர்ல கொஞ்சோ சேர்ஸ் தெரிது.

இந்த பிக்சர்ல வைட் அண்ட் பிளாக் கலர்ல ஃபேன்ஸ் தெரிது.

கொஞ்ஜோ பில்லர்ஸ் இந்த பிச்சர்ல தெரிது.

டேபுல சுத்தி கொஞ்சோ ஆர்டிபிசியல் பிளான்ட்ஸ் மாட்டி வெச்சிருக்காங்க.

இந்த ஷாப்ல நறைய லைட்ஸ் போட்டிருக்காங்க.

ஒரு டேபிள் ஒன்னு இந்த ஷாப்ல இருக்கு.

கொஞ்ஜோ எஸ்கலேட்டர்ஸ் இந்த பில்டிங்ல இருக்கு.

ஸ்டேஜ்க்கு கீழ கொஞ்சோ பேர் நின்னுட்டு இருக்காங்க.

கொஞ்சோ சேர்ஸ் தெரியுது அந்தச் சேர ஒயிட் கலர் கிளாத்த வச்சு கவர் பண்ணிருக்காங்க.

சில்ட்ரன் மோஸ்டா ப்ளூ கலர்ல யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க.

ஸ்விம்மிங் பூலோட பிளாட்பார்ம்ல கொஞ்சோ சேர்ஸ் போட்டுருக்காங்க.

அந்த ரூம்ல ரெட் கலர்ல ஒரு பில்லோ ஒன்னு இருக்கு.

ப்ளூ கலர் மேட் மேல ஒருத்தர் எக்சர்சைஸ் பண்ணிட்டுருக்காரு.

அந்த யோகா மேட் எல்லோ கலர்ல இருக்கு.

அவரோட ஃபேஸ் பிளர் பண்ணி இருக்கு.

ஹார்ட் ஷேப்ல கொஞ்சோ பலூன்ஸ் இருக்கு.

ஒருத்தர் ஒயிட் கலர்ல கேப் போட்ருக்காரு.

அவரோட கையில ஒயிட் கலர்ல க்ளவுஸ் போட்டுருக்காரு.

ஒரு டேபிள் மேல நட்ஸ்ஸெல்லா பேக் பண்ணி வெச்சிருக்காங்க.

ஒரு சீஸா ஒன்னு இந்த பிச்சர்ல இருக்கு இந்த சில்ரன் பார்க்கல நறைய ட்ரீஸ் பிளான் பண்ணி இருக்காங்க.